ஏன்னா உங்களோட purpose ஐ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கான defence ஐ வந்து அவங்களால build பண்ண முடியும் உங்களோட plan ஐ வந்து தடுத்து நிறுத்த முடியும் so எந்த purpose க்காக நீங்க அதை பண்றீங்க அப்படின்றது வெளியே தெரியவே கூடாது முடிஞ்சா உங்களோட உண்மையான purpose அ வந்து ஒரு fake purpose னால cover பண்ணி அதுதான் உங்களோட உண்மையான purpose ன்னு சொல்லிட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நம்ப வைக்கணும் நீங்க இந்த மாதிரி ரொம்ப நாள் நம்ப வச்சுட்டீங்கன்னா நீங்க உங்களோட உண்மையான purpose அ reach பண்ற time ல அவங்க அதை கண்டுபிடிச்சா கூட அவங்கனால ஒண்ணும் பண்ண முடியாது இதுதான் வந்து third law concealing your intentions fourth law always say less then necessary

நம்ம எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாக்கூட நிறைய பேர் வந்து அதுக்கு attention குடுப்பாங்க suppose அந்த விஷயம் வந்து தப்பாவே இருந்தாலும் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க so powerful people வந்து கம்மியா சொல்லுவாங்க நச்சுன்னு சொல்லிதான் crowd ஐ impress பண்ணுவாங்க so ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு அதிகமா பேசுறோமோ அந்த அளவுக்கு நம்ம foolish ஆ appear ஆகும் so always say less then necessary இதுதான் வந்து fourth law fifth law so much depends on your reputation god it with your life நீங்க power attain பண்ற இந்த path ல உங்களுக்கு reputation தான் எல்லாமே so reputation அ வந்து உங்களோட உயிருக்கும் மேல வச்சு நீங்க பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா உங்க reputation ல ஏதாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சு அதை வெளிய expose பண்ணா அது உங்கலொட மொத்த கோட்டையுமே சரிச்சிரும் so உங்க reputation அ ரொம்ப careful ஆ protect பண்ணுங்க யாரு எப்ப உங்களோட reputation அ உடைக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு watch பண்ணிட்டே இருங்க and இதே விஷயத்தை உங்களோட enemy கிட்டயும் use பண்ணுங்க நீங்க உங்களோட enemy யோட reputation அ உடைக்க பாருங்க உடைக்க பார்த்து அவங்க செஞ்ச தப்பை வந்து வெளிய expose பண்ணிங்கன்னா திருப்பி அவங்களால அந்த position அ வந்து attain பண்ணவே முடியாது ஏன்னா people opinion வந்து அந்த அளவுக்கு powerful ஆன ஒரு opinion so இதுதான் வந்து fifth law so much depends on your reputation god it with your life sixth law பார்த்தீங்கன்னா court attention at all cost அதாவது எப்பவுமே attention அ வந்து நீங்க எதிர்பாருங்க attention கிடைக்கலைன்னா அதை create பண்ணிக்கோங்க ஏன்னா reality ல எல்லா விஷயங்களுமே வந்து appearance அ base பண்ணிதான் judge பண்ணுவாங்க கண்ணுக்கு தெரியாத விஷயம் வந்து நம்மளோட character நம்மளோட behaviour இதை வச்சு public யாருமே வந்து நம்மளை judge பண்ண மாட்டாங்க so கூட்டமோட கூட்டமா mingle ஆயிடாம தனியா சிரிக்க plan பண்ணுங்க எப்பவுமே வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்களை கொஞ்சம் confused ஆவே வச்சிக்கிறுங்க உங்களை வந்து ஒரு attraction magnet மாதிரி மாத்திக்கோங்க அதாவது exercise பண்ணி உங்க body அ ஒழுங்கா maintain பண்ணுங்க dress வந்து நல்ல dress போடுங்க உங்களை பார்த்த உடனே அடுத்தவங்க attract ஆகணும் அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு well groomed image அ வந்து maintain பண்ணணும் இதுதான் வந்து sixth law court attention at our cost seventh law பார்த்தீங்கன்னா get others to do the works for you but always take the credit அதாவது அடுத்தவங்களை use பண்ணி உங்களோட work எல்லாம் நீங்க முடிச்சுக்கோங்க but அதுக்கான credit ஐ எப்பவுமே நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி author சொல்றாங்க ஏன்னா அடுத்தவங்களோட work க்கு நீங்க credit எடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க நீங்க நிறைய விஷயம் செய்யற மாதிரியான ஒரு image வந்து வெளிய project ஆகும் image வந்து உங்களுடைய efficiency ய ரொம்ப அதிகமா காட்டும் அது மட்டும் இல்லாம இந்த efficiency ய பார்த்து உங்களுடைய enemies வந்து உங்க கிட்ட வரவே பயப்படுவாங்க அது உங்களுக்கு ஒரு god like efficiency தரும் so ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த work அ அடுத்தவங்க உங்களுக்காக செய்ய முடியுமோ அந்த work ஐ எப்பவுமே நீங்க செய்யாதீங்க இதுதான் வந்து seventh get others to do the work for you but always take the credit eighth law ஆ பார்த்தீங்கன்னா make other people come to you use wait if necessary அதாவது எப்பவுமே அடுத்தவங்க நம்மகிட்ட வந்தாதான் நம்ம control ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம் நம்ம அவங்க கிட்ட போனோம்னா அவங்கதான் control ல இருக்காங்க so உங்களுக்கு யாருன்னா ஒரு person னால ஏதாவது ஒரு விஷயம் ஆகணும்ன்னா

அந்த time ல நீங்க உங்களோட cards அ play பண்ணணும் அதாவது நீங்க அடுத்தது என்ன யோசிச்சு வச்சிருந்தீங்களோ அதை execute பண்ணணும் இதுதான் வந்து eighth law make other people come to you and use wait if necessary ninth law பாத்தீங்கன்னா win through your action never through your argument அதாவது நீங்க ஒருத்தவங்கள ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட action மூலமா அவங்களை ஜெயிங்க உங்களோட argument மூலமா நீங்க அவங்களை ஜெயிச்சீங்கன்னா அது ஒரு temporary victory தான் அது மட்டும் இல்லாம ஒரு person அ நீங்க argument ல ஜெயிச்சுட்டீங்கன்னா

நீங்க அந்த person அ உங்களோட action மூலமா ஜெயிக்கிறீங்கன்னா அவங்க reply பண்றதுக்கோ or திரும்ப argue பண்றதுக்கோ எந்த point மே இருக்காது இதுதான் வந்து ninth law win through your action never through your argument tenth law infection avoid the unhappy and unlucky அதாவது unhappy and unlucky person ஒரு infection மாதிரி அவங்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு avoid பண்றீங்க அப்படின்ற மாதிரி author சொல்றாங்க ஏன்னா நீங்க அவங்களுக்கு help பண்ற மாதிரிதான் தெரியும் but உண்மையிலே பாத்தீங்கன்னா அவங்க உங்களோட time அ consume பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட உங்களையும் உள்ள இழுத்துருவாங்க so எப்பவுமே happy யா இருக்கிற people கூட associate ஆவுங்க நீங்களும் happy ஆ இருங்க so இதுதான் வந்து tenth law infection avoid the unhappy and unlucky eleventh law எல்லாம் பார்த்தீங்கன்னா learn to keep people dependent on you அதாவது எப்பவுமே அடுத்தவங்களை உங்க மேல dependent ஆ வச்சிட்டு இருங்க independent ஆ இருக்கணும்னா அடுத்தவங்க உங்க மேல depend பண்ணி இருந்தாதான் நீங்க வந்து independent ஆ இருக்க முடியும். உங்களோட help வந்து அவங்களுக்கு தேவையில்லைன்னா அவங்களே அந்த விஷயத்த வந்து செஞ்சிருவாங்க so உங்களோட freedom வந்து உங்க கிட்ட இருக்கணும்ன்னா அடுத்தவங்களை உங்க மேலே depend பண்ணுவீங்க எந்த அளவுக்கு அதிகமான people உங்க மேல depend பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு அதிகமான freedom வந்து உங்களுக்கு இருக்கும் இதுதான் வந்து eleventh law learn to keep people dependent on you twelfth law பார்த்தீங்கன்னா use selective honesty and generosity to your victim அதாவது நீங்க செஞ்ச நிறைய தப்பை மறைக்க ஒரே ஒரு நல்ல விஷயம் செஞ்சா போதும் இதைத்தான் வந்து author selective honesty and selective generosity அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நிறைய சந்தேகங்களை தீர்த்து வச்சிரும் இந்த விஷயத்த நீங்க செய்யறது மூலமா உங்களோட enemies க்கும் உங்க மேல இருக்கிற சந்தேகம் போயிடும் then அவங்களை நீங்க manipulate பண்ணி உங்க வழிக்கு கொண்டு வந்துரலாம் so இதுதான் வந்து twelfth law use selective honesty and general city to this on your victim thirteenth law when asking for help appeal to peoples self interest never to their earth mercy or gratitude நீங்க ஒருத்தவங்ககிட்ட போய் help கேக்குறீங்கன்னா அவங்களோட ஆசையை தூண்டுங்க அதுக்கு பதிலா அவங்களோட mercy யோ or அவங்க கிட்ட இருந்து gratitude ஓ நீங்க எதிர் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த help அ வந்து செய்ய மாட்டாங்க நீங்க help கேக்கும் போது

when asking for help appeal to peoples self interest never to their or gratitude fourteenth law as a friend work as spy அதாவது உங்களோட பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே critical ஆன ஒரு விஷயம் அதாவது உங்களோட competitors so உங்களோட competitor க்கு நீங்க friend ஆ இருக்கிற மாதிரி இருக்கணும் but கூடவே இருந்து அவங்க என்ன செய்றாங்க எப்படி செய்யறாங்க அப்படின்றதை spy வேலையும் பாக்கணும் இந்த information எல்லாம் நீங்க collect பண்ணி வச்சுக்கிறது மூலமா எப்பவுமே உங்களால அந்த game ல வந்து முன்னாடி இருக்க முடியும் so spy வேலை பாக்கறது வந்து ஒரு situation ஏ கிடையாது எந்த situation அ use பண்ணி வேணா நீங்க spy வேலை பார்க்கலாம் சும்மா ஒரு gathering ல meet பண்றீங்க meet பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டு கூட அவங்களோட புதுப்புது விஷயங்களைப் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட weakness அ கண்டுபிடிக்கலாம் அவங்களோட உண்மையான intentions ஐ வந்து reveal பண்ண வைக்கலாம் இதுதான் வந்து fourteenth law pose as friend work assess spy fifteenth law பாத்தீங்கன்னா crush your enemy totally உங்களுடைய enemies அ நீங்க complete ஆ crush பண்ணணும் ஏன்னா நீங்க வித்து வச்சீங்கன்னா அவங்க இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது revenge எடுக்கிறோம்ன்னு சொல்லிட்டு திரும்பி வருவாங்க எப்பவுமே உங்களோட enemies அ வந்து complete ஆ crush பண்ணீருங்க or பின்னாடி நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அதாவது உங்களுடைய enemies அ உடல் அளவுலையும் சரி மனசளவிலும் சரி complete ஆ crush பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி author சொல்றாங்க இதுதான் வந்து fifteenth law crush your enemies totally sixteenth law பாத்தீங்கன்னா use absents to increase respect and honour அதாவது எப்ப ஒரு பொருள் வந்து அதிகமா கிடைக்குதோ அப்ப அந்த பொருளுக்கான மதிப்பு வந்து போயிடும். அதே மாதிரிதான் நம்ம ஒரு இடத்துல அதிகமா இருந்தா நம்மளோட மதிப்பும் போயிடும் so நீங்க எந்த இடத்துல அதிகமா establish ஆயிருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு gap எடுத்துக்கோங்க அந்த gap வந்து உங்களோட மதிப்பைக் கூட்டும்

cultivate and air of unpredictability உங்களை சுத்தி இருக்கிறவங்களை வந்து confused ஆவே வச்சுக்கணும் அவங்க உங்களை predict பண்ணவே விடாதீங்க எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயத்த வித்தியாசமா செஞ்சுகிட்டே இருங்க ஏன்னா humans ஓட behavior வந்து அவங்களோட habit ஐ base பண்ண ஒரு விஷயம்தான் so நம்மளை மாதிரியே நம்மளை சுத்தி இருக்கிற person உம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம் so இந்த எதிர்பார்ப்பு உங்களைப் பத்தின prediction ஆயிடக்கூடாது so எப்பவுமே நீங்க unprivateable ஆ ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருங்க அப்பதான் நீங்க வந்து control ல இருக்க முடியும் உங்களை பத்தியே யோசிச்சு அவங்க tired ஆயிடணும் அந்த அளவுக்கு நீங்க unpredictable ஆ இருக்க முடியும் இந்த method அ நீங்க extreme ஆ use பண்ணீங்கன்னா உங்களை பார்த்து அடுத்தவங்க பயப்படக்கூட ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு powerful ஆன method இது இதுதான் வந்து seventeenth law keep others in suspended terror and cultivated air of unpredictability eighteenth law பாத்தீங்கன்னா do not build for to protective yourselves Isolation is dangerous so உங்களோட எதிரி கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்காதீங்க isolation dangerous அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தனியா இருக்கறதுதான் best அப்படின்ற மாதிரி தெரியும் but நீங்க தனியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய information கிடைக்காம போகறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு இந்த information உங்களுக்கு கிடைக்கலைன்னா உங்களோட enemy வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க so எப்பவுமே உங்களை isolate பண்ணிக்காதீங்க isolate பண்ணிக்கிட்டா நீங்க easy target ஆவும் மாறிடுவீங்க மக்களோட மக்களாவே இருங்க அந்த மக்கள்தான் உங்களை enemies கிட்ட இருந்து காப்பாத்துவாங்க இதுதான் வந்து eighteenth law do not build to protect yourselves isolation is dangerous nineteenth law பாத்தீங்கன்னா no who you are dealing with do not often the wrong person அதாவது யார்கிட்ட நீங்க deal பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுகிட்டு deal பண்ணுங்க தப்பான person கிட்ட போய்

ஒரே மாதிரிதான் react பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு assume பண்ணிக்காதீங்க உங்களோட enemy யை நல்லா study பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த use பண்ணுங்க உங்களோட victims ஆகட்டும் or உங்களோட opponent ஆகட்டும் எல்லாரையும் வந்து careful ஆ choose பண்ணுங்க தப்பான person கிட்ட இந்த விஷயத்த செய்யவே செய்யாதீங்க ஏன்னா அதுக்கு அப்புறமா life full ஆ regret பண்ற மாதிரி ஆயிடும் இதுதான் வந்து nineteenth law no who you are dealing with and do not often the wrong person twentieth law பார்த்தீங்கன்னா do not commit to anyone எப்பவுமே வந்து ஒரு side எடுக்காதீங்க ஏன்னா நீங்க ஒரு side எடுத்துட்டீங்கன்னா உங்களோட independence போயிடும் அதுக்கு பதிலா நீங்க நடுநிலைமையில இருந்தீங்கன்னா உங்க நாள்ல ரெண்டு side மே control பண்ண முடியும் அடுத்து அவங்களை மோதவிட்டு உங்களோட power அ வந்து உங்களால maintain பண்ணிக்க இதுதான் வந்து twentieth law do not coming to anyone twenty first law player circle to catch a circer mark அதாவது ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும்னு சொல்லுவாங்களே அதே மாதிரிதான் உங்களை சுத்தி இருக்கிற people வந்து உங்களோட smarter அப்படின்னு feel பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த feeling அ நீங்க அவங்களுக்கு கொடுக்கிறது மூலமா அவங்க உங்களை சந்தேகப்படவே மாட்டாங்க அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயத்த அவங்களை வச்சு செஞ்சுக்கலாம் இதுதான் வந்து twenty first law your mark twenty second law use the surrender tactics transform weakness into power எப்பவுமே நீங்க weak ஆ இருக்கும்போது சண்டை போடாதீங்க உங்களோட பெருமைக்காகவும் சரி அந்த time ல நீங்க சண்டை போடுறதுக்கு பதிலா surrender ஆயிடலாம் surrender ஆகும்போது நீங்க யோசிக்கிறதுக்கான time கிடைக்கும் நீங்க recover ஆகுறதுக்கான time கிடைக்கும் திரும்பி உங்களோட enemy வந்து எப்ப கீழே விழுறாங்களோ அப்போ உங்களால அடிக்க முடியும் so first surrender ஆகுங்க அதுக்கப்புறமா revenge எடுங்க surrender அ வந்து ஒரு powerful tool ஆ use பண்ணுங்க இதுதான் வந்து twenty second law use the surrender tactics transform weakness into power twenty third law பார்த்தீங்கன்னா concentrate your forces அதாவது உங்க பலம் எல்லாமே வந்து ஒரு point ல concentrate பண்ணி வச்சிருக்கணும் நீங்க நிறைய gold mines அ தோண்டி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் எடுக்குறதுக்கு பதிலா ஒரு deep ஆன நிறைய தங்கம் இருக்கிற மாதிரியான ஒரு gold mines அ கண்டுபிடிச்சு அதுல இருந்து தோண்டி நிறைய தங்கம் எடுக்கலாம் அதுக்கான efforts வந்து கம்மியா இருக்கும் அதே மாதிரிதான் ஒரு key person அ கண்டுபிடிங்க அந்த ஒரு key person கிட்ட loyal ஆ இருங்க

ஏய் loose பன்னி on பண்ணிட்டு hello ன்ற loose பன்னியா சரி, சாப்டியா சாப்பிடலனா ஊட்டியா விடப் போற? ஆமா நான்தான் ஊட்டி விடப் போறேன் நான் ஏன் ஊட்டி விடணும் ரோஷன் ஊட்டி விடுவான் பாரு உங்களுக்கு வேதா ஊட்டி விடுவாங்க . சரி சரி சரி ரொம்ப sound அ ரொம்ப அதிகமா இருக்குடி இரு.

எதுவும் ஆகலை. சரி என்னது ஏதோ சொல்லவந்தேன் ஏய் இங்க இருந்து நான் உன்னை பார்க்க முடியுதுடி என்னாலயும் பார்க்க முடியுதுடி பறக்க பறக்க பழக பழக இப்படியெல்லாம் பாடாதே கேட்க முடியலை எம்மா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 நாங்க வந்துட்டு அஹ் என்ன மாதத்தில் பார்த்தோம் என்றுதான் தெரியவில்லை தாங்களுக்கு வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையா எப்போ பார்த்தீங்க ஆஹ் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமைதானே பார்த்தேன்

no no ஐயோ இல்லை இல்லை சனிக்கிழமைதான்

இப்ப~ இப்பொழுது எதற்கு என் என் விஷயத்தில் மூக்கை நுழைக்கின்றாய் சரி

நீ பேசுறது கேட்க மாட்டேங்குது பெண்ணே பெண்ணே உம் சொல்லுங்கள்

விட்டு பேசக்கூடாதும்மா ஆஹ் விட்டு விட்டு பேசுனா போயிடும் பொண்டாட்டி சரிங்க மாமா நான் உன்னை காதலிக்கிறேன் ஜெனி ஓ காதலிக்கிறயா காதலா எனக்கு வேண்டாம் but நீ வேண்டுமென்றால் வைத்துக்கொள் காதல் இப்பொழுதே நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்னாச்சு? சரி வீட்டுல என்னாச்சு வீட்டுல ஏன் சண்டை வீட்டில் ஜெயலலிதா ஆட்சி பேசாதே இதற்கு பெயர்தான் உருட்டு என்பன அப்பா வந்துட்டு உம் நான் ரொம்ப ஊர் பொறுக்கறன்னா ஆஹ் வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறன்னா எங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க light ஆ வந்துட்டு ஹம் sorry ஹம்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 ஆஹ் ஆஹ் அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா சந்தேகப்படுற மாதிரியே பண்றாங்க அம்மாவ போட்டு night full i mean அஹ் இரவு முழுவதும் அடித்தனர் என்னையும் அடித்தார்கள் என்னை இரண்டு அடிதான் அடித்தார்கள் அம்மாவை வீட்டை விட்டு துரத்திவிட்டனர்

ஆம் night உ சாப்~ அஹ் நான் சாப்பிடவில்லை அப்~ ஆஹ் ஆனால் அதற்கு பிறகு நான், ரோஷனுக்கு ஆஹ் உம் ஆஹ் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன் தொடர்பு கொண்டு அவனிடம் கூறிக் கொண்டு இருந்தேன் தந்தையார் என்னை அடித்து விட்டார் திட்டி விட்டார் இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் தட்டி விடு பொண்டாட்டி

நீ வேணா நீ வேணா கிளம்பி இங்கே வந்துடு நான் உன்னை பார்த்துக்கிறேன். அஹ்

அவன் வீட்ல அவனுக்கு சோறு போடுவாங்களா முதல்ல நானும் அதான் கேட்டேன்? முதலில் உனக்கு அன்னம் செலுத்துவதே அதிகம் இதில் நான் வந்தேனென்றால் என்னையும் வளைத்து தெருவில்தான் துரத்துவார்கள்.

அப்படியா சரி விடு சும்மா fun க்கு பேசிட்டு இருக்க வேண்டியதுதான் ஏய் ஹம் தமிழ் ஆங்கில வார்த்தை பேசுகிறாய் நான் பேசினேன் உம் கேலி என்பதை ஆங்கிலத்தில் சொன்னாய். ஆஹா ஓ என்னது எங்க வீட்லயும் சண்டை.

திடீரென்று இப்படி சொல்லாதே தான் உன்னை திட்டி விட்டனர் phone ஐ அஹ் தொலைபேசியை உடைத்ததற்காக, இப்ப நான் என்ன பண்ண வேண்டும்? படிக்கிறதா இல்லை தொலைபேசியை சரி ப~ சரி செய்வதா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 முதலில் தொலைபேசியை தூக்கிப் போட வேண்டும். பிறகு உட்கார்ந்து book ஐ எடுத்து புத்தகத்தைப் படிக்க வேண்டும். அஞ்சு நிமிஷந்தான்டி முடிஞ்சுருக்கு இன்னும் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் உள்ளன எப்படி கழிப்பது என்றுதான் தெரியவில்லை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 ராத்திரி சேவல் சண்டைக்கு ஆந்திராக்கு போகணும் சேவல் சண்டைக்கு

உம் நான் பேசுவது வெளியில் கேட்கின்றதா உனக்கு?

நான் பேசுவது உனக்கு உள்ளே கேட்கின்றதா

அல்லது phone ல் கேட்கின்றதா

உம் குந்தாணி தரணி என்ன கூறினால் ஒன்றும் கேட்காது என்று தானே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

இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரு தீயின் அஹ்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 yes ஆமாம். ஐயோ தமிழ் தமிழ் தமிழ் தமிழ் எனக்கு எனக்கு என்ன ஒரு ஒரு ஒரு அஹ் சந்தேகமென்றால் நாம் இருவரும் பேசுவதை record செய்து விட்டு கடைசியில் நமக்கே பெரிய ஆஹ் பெரிய பெரிய இதுவாக வைத்துவிடுவாளோ என்று பயம் வந்து விட்டது light ஆக இல்லை இல்லை இல்லை அவர்கள் சத்தியமாக செய்யமாட்டார் என்று சொன்னார்கள். சக்திமான் போடவில்லை போடறதை நிப்பாட்டிவிட்டனர்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

அதுதான் வேதா அவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா இயேசப்பா வேற வேண்டுமா உனக்கு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 ஆஹா அப்ப வேதா வேண்டாமா? எனக்கு எனக்கு jean தான் வேணும்

நான் நான் கொரியா நாடகம் பார்த்தேன். அதில்அதைக் குறித்து கூறலாமா அந்த கதையை நான் சொல்லலாமா? தயவு செய்து வேண்டாம் நிறுத்து மகளே நிறுத்து. என்னால அதனை காதால் கேட்க முடியாது கூட்டி~ கூட்டிவிட்டு வந்தால் அவள் கேட்டிருப்பாள் அப்படி ஒன்றுமில்லை எழுந்து அப்படிக்கா போனீர்கள் என்றால் படிக்கட்டு வரும். ஏறினீர்கள்னா மேல நூறடியே போயிடலாம் சரி சரி அப்ப நான் சொல்றேன் நீ கேளு மூணு விஷயம் சொல்றேன்

கோபால் வேண்டாம் கொரியன் series ம~ ஆஹ் அஹ் அந்த தொலைக்காட்சிகள் மட்டும் கூற வேண்டாம் தயவு செய்து கோபால் புரிந்து கொள்ளுங்கள் ஏன் ஏன் கோபால் ஏன் இயேசப்பா என்னடி இப்படி loose உ மாதிரி பெனாத்த விட்டுட்டான் அவன் எனக்கும் என்னையும் ரோசனையும் உட்கார வைத்து விட்டால் நன்றாக இருக்கும் பேச ஒ~ அரை மணி நேரம் என்ன அரை மு~ அரை நாள் முழுவதும் அரை வருடங்கள் அரை செ~ ஆஹ் வருஷங்கள் முழுவதும் பேசிக் கொண்டே இருப்போம்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

ஏய் ஏய் நான் வந்தேன்னா எழுந்திருச்சு வந்தன்னா கொன்னுடுவேன்டி உன்னை நானு. ஒரு நாளும் நாங்க அப்படி பேசுனதில்லை எரிச்ச மயிரை கிளப்பாதடி முண்டை வயித்தெரிச்சல கொட்டிக்குறா என் வயித்தெரிச்சலை கொட்டிக்காதடி நீ வேற romance ஆவே பேசத் தெரியாது நாயிக்கு இதுல வந்துட்டு முதலிரவை பத்தி பேசணுமாம் வெளித்தோற்றத்தை வைத்து நம்பாதீர் இல்லை இல்லை பேசுவோம். ஆனால் ஆனால் உள்வாங்கி உள் இறங்கி பேச மாட்டோம் மேலாக மேலாக பேசிக்கொள்வோம் ஆனால் நாங்கள் நெருங்கி பேசுவோம் நீங்கள் அப்பொழுதே அப்படி அல்லவா இப்பொழுது எப்படி இருப்பீர்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் சரி மூடுங்க உங்கள் வாயில், மூடிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீங்க வேணா உங்க~ மூடிக்கொண்டுதான் இருக்கிறேன் அப்புறம் வேதா அஹ் அண்~ அண்ணன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா